இந்த பிச்சர் ல வந்து ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான்.

இதுல பிரிட்டிஷ் பேக்ஸ்னு போர்டு வெச்சுருக்காங்க எ வெளியில வந்து லேட் வந்து எரியிது.

அப்றோ அந்த தண்ணிக்கு அடியில வந்து ஆ அந்த மணல் கடக்கிறது கரெக்டா தெரியுது அப்றோ மேல வந்து வானம் தெரியுது.

பின்னாடி ஒரு பொண்ணு வந்து இரெக்க எல்லாம் வெச்சு ரஸ் ரோஸ் கலர்ல போட்டோ எடுத்து நிக்கா.

இந்த ஒரு பில்டிங்ல நெறய ஆள்கள் வந்து வரிசையா நின்னுட்ருக்காங்க.

மேல பால் கீழ வந்து துணி அந்த சைடு வந்து விளையாட்டு சாதனம் அப்புரம் வெல்ல காலுரும் நீல காலரும் பலூன் கட்டி இருக்காங்க.

இந்த பிக்சர்ல ஒவ்வொரு வடிவிலும் ஒவ்வொரு கூடைய பின்னி வெச்சிருக்காங்க.

அதுக்கு சைடுல வந்து சின்ன சின்ன புல் தெரியுது.

இந்த பிச்சர்ல வந்து தனி தனி கபோர்டு வந்து வச்சிருகாங்க.

ஒரு பொருள்களும் தனி தனி இடத்துல வச்சிருக்காங்க இதுல வந்து பச்ச கலர் ஃபெயின்ட் அடிச்சு வச்சிருக்காங்க.

பிரண்ட்ல வாட்டர் கேன் வச்சிருக்காங்க சைடுல ஒரு ஸ்கூட்டி இருக்குது இந்த ஷட்டர்ரோட கலர் வந்து மஞ்ச கலர்ல கொடுத்திருக்காங்க.

ஆஆ வெள்ளை கலர் சேர் போட்டு இருக்காங்க அப்புறம் மேல ஃபேன் போட்ருக்காங்க.